so இந்த மாதிரி five types உ இதுல நீங்க broadband router தான், நீங்க அதிகமா prefer பண்ண போறிங்களா இல்ல wireless router ஆஹ் sim card போட்டு அவங்ககிட்ட internet speed increase பண்ணி கேக்கப் போறீங்களா, என்ன மாதிரி prefer பண்ணப்போறீங்க

so அவங்க broadband connection உங்களுக்கு குடுக்கறேன்னு சொல்லிட்டாங்களா உங்க area வரை availability இருக்கான்னு check

okay அப்போ, okay ma'am இப்ப இந்த broadband router ல வந்து எத்தனை switches உங்களுக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எத்தனை switches high speed internet ல வந்து, ஆஹ் உங்களுக்கு room பெருசா இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் extend பண்ணி switch போடுற மாதிரி தேவை இருக்குமா ஏதாவது? ஆஹ் அதெல்லாம் எனக்கு தெரியலை sir கொஞ்சம் explain பண்றிங்களா? அது எப்படின்னு,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 இந்த speed க்கு குடுக்குறதுக்காக switches கேப்பாங்க நிறைய பேரு, okay வா, so அந்த மாதிரி switches ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுமா?

அப்படி எதுவும் தேவையில்லை okay ஆஹ் அப்படின்னா switches தேவையில்லை ஆஹ் single broadband அஹ் broadband router மட்டும் போதும் அப்படித்தானே உங்களுக்கு என்ன speed ல அந்த ஆஹ் broadband router இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க?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 high speed அப்படிங்கும் போது ஆஹ் ஒரு அவங்க என்ன speed ல நீங்க connection கேட்டிருக்கீங்க அவங்ககிட்ட. sir தெரியலையே மறந்துட்டேன் check பண்ணி தான் சொல்லணும்.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 but

okay அப்ப நான், அப்ப நான் common ஆ ஒரு one fifty க்கு உள்ள router ஏ உங்களுக்கு order பண்ணிடலாம். okay broadband ல one fifty, one fifty MBPS router okay இந்த router கூட உங்களுக்கு அந்த router cable ஏதாவது உங்களுக்கு கொண்டு வரணுமா, இல்ல அதெல்லாம் அங்கே அவுங்களே கொண்டு வர்றேன்னு சொல்லிருக்காங்களா?

so router மட்டும் தான் உங்க side ல இருந்து நீங்க வாங்கிருக்கீங்க. okay ma'am

அந்த router வந்து எந்த address ல நாங்க delivery பண்ணனும்?

one minute wait பண்ணுங்க. okay ma'am இப்போ உங்க name சொல்லுங்க first உ

ரோஷ்ணி, ரோஷ்ணி address சொல்லுங்க?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 twenty seven

கோவில் street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

ஆஹ் ஒரு supermarket இருக்கு sir ஏஜே சூப்பர்மார்கெட்

ஏஜே சூப்பர்மார்கெட் பக்கத்துல, கோவில் street தோவாளை okay ma'am இப்ப இந்த billing address இது தானே

இல்ல company name ல எதாவது bill போடணுமா?

okay இல்ல, GST ஏதாவது add GST number எதுவும் இல்ல add பண்ணவேண்டாம், okay ma'am இப்போ உங்க உங்க name ல bill போட்டாச்சு okay வா, so இந்த wifi router வந்து உங்களுக்கு online ல உங்களுக்கு delivery பண்ணிடுவாங்க, within fi~ five days ல உங்களுக்கு delivery ஆகிடும். okay வா okay ma'am இந்த router கூட switches எதுவும் தேவை இல்லைன்னு சொல்லிருக்கீங்க, wires சும் எதுவும் தேவை இல்லைன்னு சொல்லிருக்கீங்க correct ஆ hello hello ma'am கேக்குதா? ஆஹ் hello ma'am. ஆஹ் சரி okay இப்ப இந்த router கூட நீங்க வேற எதாவது extra வா add பண்ண விரும்புறீங்களா? ஆஹ் எந்த மாதிரி extra switches, wires க்கு அப்பறம் வேற ஏதாவது நீங்க கேக்கறிங்களா?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

so இதுல இருந்து அப்படியே wireless ஆ connect பண்றதுக்கான wireless connectivity வேணும் correct டா? okay wireless ஓட range தெரிஞ்சுக்கலாமா? actual ஆ that means உங்க வீடு வந்து எந்த ஒரு, ஒரு ten meter circle twenty meter circle அந்த மாதிரி ஏதாவது range இருக்கும்,

இதுலையே தானே connection குடுப்பிங்க, single connection அந்த single connection ல இருந்து wifi இந்த broadband router ல இருந்து அந்த wireless router கும் நம்ம connection வேணும்.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

இப்ப இந்த wireless router ல பாத்திங்கனா நீங்க என்ன என்ன specification இருக்குன்னா wireless router ல வந்து same equal speed ஆன router தான் உங்களுக்கு provide பண்ணப்போறோம்.

நீங்க எத்தனை wireless device connect பண்ணுனாலும், அத்தனைலயும் equal speed இருக்கும் okay வா okay இப்போ ஒண்ணு ரெண்டு connect இல்ல ஏர்டெல் அப்படித்தானே ஏர்டெல்ல connectivity நீங்க எத்தனை system த்துக்கு கேட்டிருக்கீங்க?

five, so அந்த five system வரை நீங்க connect பண்ணுனீங்கனா five க்கும் equal ஆன speed குடுக்கும் அது ஒண்ணு connect பண்ணுனாலும் ஒரே speed தான் five connect பண்ணுனாலும் ஒரே speed தான் okay வா, five க்கு மேல நீங்க connect

okay வா ஆனா அந்த five வையும் சேத்து ஒரு system த்துல speed வருமான்னு கேட்டா வராது.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

நீங்க connectivity அங்க வந்து broadband ல வாங்கும் போது wifi connectivity எனக்கு எத்தனை அப்படின்றதை எழுதிக் குடுத்து வாங்கறீங்களோ அத்தனைக்கும் உங்களுக்கு equal speed maintain ஆகும்.

நீங்க five வை வாங்கிட்டு நீங்க hundred ஐ connect பண்ணுனீங்கனா, உங்களுக்கு ரொம்ப slow வா இருக்கும் ma'am அவ்வளோதான் விஷயம் அதுல.

okay wifi router ஒண்ணு broadband router ஒண்ணு ஆஹ் wifi broadband connector, connector வேணும்ல? connector switch உ

connector switch, receiver cable okay அந்த setfull ஆ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

okay வா இது வந்து நீங்க என்ன mode of payment நான் என்ன போடணும் cash on delivery போடணுமா அல்லது online payment okay so cash on delivery போட்டுருவோம் நீங்க delivery பண்ணிட்டு cash ஐ cash ஆ குடுத்துருங்க. okay வா உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்படுதா? ஹம் இல்லை sir வேற எதுவும் இல்லை okay ma'am okay ma'am அழைத்தமைக்கு நன்றி.

so சர் இ அக்பர் மாபெரும் ரகசியம் அப்படிங்கிற பேர்ல உபநிடத்தை பாரசீகத்தக்கு மொழி பெயர்த்தவரும் தாராசுகோதான் தத்துவஞான இளவரசர் என்று அழைக்கப்பட்டவரும் தாராசுகோதான் அவருடைய மூத்த மகன் பட்டத்து இளவரசர் இரண்டாவது மகன் யாரு அப்படின்னா சூஜா so சூஜா பாத்தீங்கன்னா ஆளுநரா நியமிக்கிறாரு தன்னுடைய மூன்று மகன்களையும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஆளுநர் ஒவ்வொரு எல்லைன்னு கூட சொல்லலாம் so இந்தியாவினுடைய ஆஹ் மேற்கு எல்லை மேற்கு எல்லையுடைய ஆளுநர்தான் யாருன்னா சுஜா வங்காளத்தினுடைய ஆளுநர் தெற்குக்கு பார்த்தீங்கன்னா ஔரங்கசீப் தக்கனத்தினுடைய ஆளுநர் மூணாவது நாலாவது பையன் யாருன்னா முரத் முரத் குஜராத்தினுடைய ஆளுநர். so இந்தியாவுடைய கிழக்கு மேற்கு தெற்கு பகுதிக்கு ஒவ்வொரு பகுதியும் ஆளுநரா நியமிக்கிறார் இந்த மூணு பேருமே ரொம்ப முக்கியமான ஒரு post so இதான் என்ன அப்படின்னா ஷாஜகானுடைய மகன்கள் so ஷாஜகானை பொறுத்தவரைக்கும் அவரும் கலைகள அதிகமா வளர்த்திருப்பார் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பார் கட்டிடக்கலை எல்லாம் அவர்தான் பண்ணியிருப்பார் இவருடைய ஆட்சி காலத்துல கலை அப்படிங்கிற விஷயத்துல அவர் ஒரு முக்கியமான ஒரு இது விஷயத்த ஏற்படுத்துவாரு அதான் என்ன அப்படின்னா ஒரு சிம்மாசனம் அதுக்கு பேருதான் மைலாசனம் அப்படிங்கிற சிம்மாசனத்தை அமைத்தவர் மைலாசனம் sir மைலாசனம்ன்னா என்ன sir அப்படின்னா அது ஒரு இருக்கை வேற ஒண்ணும் கிடையாது ஒரு இருக்கை அந்த இருக்கை எப்படிப்பட்டது அப்படின்னா உலகத்துல இருக்குற பல விதமான வைரக்கற்கள் பல விதமான எண்ணில் அடங்காத கோடிக்கணக்கான ரூபாய் எண்ணிலடங்கான வைரக்கற்கள் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாருன்னா அதுல பதிச்சு வச்சுருப்பாரு அது மயில் தோகை மாறி என்ன இருக்கும்ன்னா பல வண்ணங்கள்ல இருக்கும் அதனாலதான் அதுக்கு பேரு மைலாசனம் அப்படின்னு பேரு இருந்தது so அந்த மைலாசனத்தை அமைச்சிருப்பாரு இதே மாறியெல்லாம் ஆஹ் பாரசீக அரசரும் பயன்படுத்தி இருப்பார் குறிப்பிட்டுருவாரு so முகலாயருடைய ஆட்சிக் காலத்துல இந்த மாதிரி ஒரு மைலாசனத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா இந்த ஷாஜகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது மைலாசனம் so நாதிர் ஷா படையெடுப்பின் போது மைலாசனம்கோகினூர் வைரம் எல்லாமே கொள்ளையடிக்கபட்டிருக்கும் so இந்த மைலாசனத்தை உருவாக்கியவர் ஷாஜகான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு point என்ன அப்படின்னா ஷாஜகானுடைய ஆட்சி காலத்துல இந்தியாவிற்கு வந்த அயல்நாட்டு பயணிகள் வெளிநாட்டு பயணிகள் நிறைய பேர் வந்திருப்பாங்க ஷாஜகான் காலத்துல இந்தியாவுக்கு வந்த அயல்நாட்டு பயணிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரு so அதுல முக்கியமானவங்க அஹ் the bernier so bernier யாரு அப்படின்னா பிரெஞ்சு நாட்டினுடைய மருத்துவர் அவர்தான் bernier daber near அதே பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த வைர வியாபாரி so diamond diamond விற்பாங்க இல்லையா அந்த வைர வியாபாரி இவர் வந்து ஜேர்மன் நாட்டினுடைய ஒரு துணிச்சல் வீரர் ஜேர்மன் நாட்டினுடைய துணிச்சல் வீரர் பீட்டர் முண்டி இங்கிலாந்து நாட்டினுடைய வணிகர் இங்கிலாந்து நாட்டினுடைய வணிகர் யார் அப்படின்னா இத்தாலியினுடைய எழுத்தாளர் the right of the italian so இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய அவைக்கு வந்திருப்பாங்கன்னா ஷாஜகானுடைய அறைக்கு வந்திருப்பாங்க so ஷாஜகானுடைய ஆட்சிக் காலத்துல bernier பாண்டேல்சோ பீட்டர் முண்டி மனுச்சி அப்படிங்கிற பிற நாட்டு அறிஞர்கள் என்ன நினைப்பாங்கன்னா வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஷாஜகானுடைய ஆட்சி காலத்துல அயல்நாட்டு வணிகம் என்ன ஆச்சுன்னா பிரசித்தி பெற்றிருந்திரும் so அது மட்டும் இல்லாம இவர்தான் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்தை நிர்மாணிக்கிறார் இவர் ஏற்படுத்தியது ஒரு முக்கியமான ஒரு நகரம் அந்த நகரத்துல பல கட்டிடங்களை கட்டுனாரு so இவருக்கு ஒரு சிறப்பு பேரே என்ன அப்படின்னா கட்டிடக்கலையின் இளவரசர் பொறியாளர் பேரரசர் யாரு அப்படின்னா ஷாஜகான் so ஷாஜகானுக்கு ஒரு சிறப்பு பெயர்தான் கட்டிடக்கலையின் இளவரசர் பொறியாளர் பேரரசர் என்று அழைக்கப்பட்ட ஒரு ஷாஜகான்தான் இவருடைய கட்டிடக்கலையினுடைய சிறப்பம்சம் முன்னாடியே இவருடைய ஆட்சிக் காலம் முகலாய ஆட்சியினுடைய பொற்காலம்

old டெல்லின்னு சொல்லுவோம் இல்லையா டெல்லியை new டெல்லி old டெல்லின்னு சொல்றோம் அந்த old டெல்லின்னா என்ன அப்படின்னா ஷாஜகானா பாத் அந்த ஷாஜகானாபாத் அப்படிங்கிற நகரத்தை நிர்மாணிச்சது மட்டும் இல்லாம அந்த சில கட்டிடங்கள் கட்டினார் so அதுல ஒரு கட்டிடம்தான் என்ன அப்படின்னா லால் கிலா லால் கிலா லால் கிலா அப்படிங்கிற ஒரு கட்டிடம் லால் கிலா இந்த லால் கிலா கட்டிடத்தை அமைச்சது யாரு அப்படின்னா ஷாஜஹான்தான் so லால் கிலான்னா என்ன sir அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது நம்மடைய குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் கொடி ஏற்றுறாங்க இல்லையா அந்த red port

இது எங்க இருக்கு அப்படின்னா இருக்குது அங்க இருக்கற நூறு கட்டிடம்தான் ஜும்மா மசூதி so ஜும்மா மசூதி ஒரு பழமையான ஒரு மசூதி இந்தியாவிலேயே ஒரு மிகப் பெரிய ஒரு மசூதின்னு கேட்டீங்கன்னா அது ஜும்மா மசூதி அது யாரு கட்டினா ஷாஜகான்தான் முழுக்க முழுக்க பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மசூதிதான் ஜும்மா மசூதி so ஷாஜஹானைப் பத்தின லால் குயிலா அப்படிங்கிற கட்டிடத்தை ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பதுலயும் ஜூம்மா மசூதி அப்படிங்கிற ஒரு மசூதியும் மிகப்பெரிய ஒரு மசூதியும் அமைச்சது யாரு அப்படின்னா ஷாஜகான்தான் so அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய மசூதிகளும் ஆக்ரா பகுதியில முத்து மசூதி மோது மசூதின்னு சொல்லுவாங்க முத்து மசூதி முத்து மசூதி மசூதி அல்லது மோதி மசூதின்னு சொல்லுவாங்க இதுக்கே இன்னொரு பேர் என்ன பேருன்னா மோதி மசூதின்னு சொல்லுவாங்க இந்த மசூதி அமைச்சது யாரு அப்படின்னா இவர்தான் வெள்ளை நிற பளிங்கு கற்களால என்ன பண்ணிருப்பாருன்னா கட்டி இருப்பாரு யாரு அப்படின்னா ஷாஜகான் so இதெல்லாம் அவருடைய கட்டிடக்கலைக்கு ஒரு முக்கியமான உதாரணங்கள்

so கட்டிடக்கலையிலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தாஜ்மஹால் தாஜ்மஹாலை நம்ம வந்து ஒதுக்கியே வைக்க முடியாது ஏன்னா ஷாஜகானுடைய ஒரு முக்கியமான ஒரு நினைவுச் சின்னங்கள்ல ஒண்ணு அப்படின்னா ஆஹ் தாஜ்மஹால் so அந்த தாஜ்மஹால் ஏன் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய மனைவி அவருடைய மனைவிக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அஜ்மந்த் பானு பேகம் sir அஜ்மந்த் பானு பேகம்ன்னா யார் sir அவங்கதான் யாரு அப்படின்னா மும்தாஜ் அவருடைய திருமணத்திற்கு பிறகு அவங்க மு~ திருமணத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பேர் என்ன பேரு அப்படின்னாஅஜ்மந்த் பானு பேகம் திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய பேரை எப்படி மாத்திக்கிறாங்க அப்படின்னா மும்தாஜ் அப்படின்னு மாத்திக்கிறாங்க இந்த மும்தாஜ்க்கு பொருள் என்ன sir அப்படின்னா மும்தாஜுடைய பொருள் பிரபஞ்ச ஒளி மும்தாஜுடைய பொருள் என்ன அப்படின்னா பிரபஞ்ச ஒளி நம்ம ஏற்கனவே நூர்ஜஹானுக்கு பார்த்திருக்கோம் நூறு ஜஹான் அப்படின்னா உலகின் ஒளி அவருக்கு ஏற்படுத்திய மாளிகை நூறு மஹால் அரண்மனை ஒளி மும்தாஜ் அவருடைய பொருள் என்ன அப்படின்னா பிரபஞ்ச ஒளி so பிரபஞ்ச ஒளி என்ற பெயரிலே அழைக்கப்பட்டவங்கதான் மும்தாஜ் so இவங்க ஆயிரத்து அறுநூற்று பன்னிரண்டுல திருமணம் பண்ணிக்கிறாரு so இவங்களுடைய மறைவை தாங்க முடியாமதான் என்ன பண்றாங்கன்னா ஒரு கட்டிடத்தை அமைத்து அங்க உங்களுக்காக ஒரு மசூதி ஏற்படுத்துனாங்க அந்த மசூதிதான் என்னது அப்படின்னா, தாஜ்மஹால் தாஜ்மஹால் அப்படிங்கிற கட்டிடத்தை மும்தாஜ் காக கட்டுறாங்க so இதனுடைய வடிவைப்பைப்பள்ளர் யார்னா~

சாதுல்லா கான் அப்படிங்கிறவர்தான் தாஜ்மஹால் உடைய கட்டிடப் பணியை மேற்பார்வையிட்டவர் இந்த சாதுல்லா கான் அவருடைய வடிவமைப்பாளர் உஸ்தாத் அமகது லகோரிஅவருடைய கண்காணிப்பாளர் அதாவது அவருடைய supervisor யாரு அப்படின்னா சாதுல்லா கான் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்ல இந்த தாஜ்மஹால் வந்து முழுக்க முழுக்க வெள்ளை நிற கட்டிடத்தால் கட்டப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கட்டிடம் இந்த வெள்ளை நிற கட்டிடத்துக்கான கற்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இந்த இந்த அப்படிங்கிற பகுதியிலதான் அதற்கான கற்கள் வெள்ளை நிற பளிங்கு கற்களை எங்க இருந்து எடுத்திருக்காங்க இந்த அப்படிங்கற பகுதியிலதான் எடுத்திருப்பாங்க அதுல இருக்கிற பூக்கள் மற்றும் வளைவு வேலைப்பாடுகள் இருக்கு இல்லையா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஆஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேருலதான் என்ன ஆயிருச்சு அப்படின்னா அவருடைய பூ வடிவமைப்பு அந்த வடிவமைப்புக்கு பெயர்தான் என்ன பேரு அப்படின்னா அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்படுது so அது வடிவமைப்பாளர் அவருடைய கண்காணிப்பாளர் அது எந்த பகுதியில இருந்து அந்த கற்கள் எடுக்கப்பட்டது வெள்ளை நிற பளிங்கு கற்கள் அதனுடைய வடிவமைப்பு அலங்கார வடிவமைப்புக்கு என்ன பேரு அப்படின்னா அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்லதான் அழைக்கப்பட்டிருக்கு so இது போக பாத்தீங்கன்னா இவருடைய வரலாற்று நூல்கள் so ஷாஜகானுடைய வரலாற்று நூல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அவருடைய வரலாற்று நூல்கள் இரண்டு நூல்கள் ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் அவனுடைய அஹ் நூல் என்ன நூல் அப்படின்னா பாதுஷா நாமா so இவருடைய வரலாறு நூல் எப்படி அப்பிடின்னா பாதுஷா நாமா நிறைய பார்த்திருக்கோம் so பாபர் நாமா குபாயு நாமா அக்பர் நாமா ஜஹாங்கிற்கு துசுகி ஜஹாங்கிரி so இவருடைய நாமா என்ன பேரு அப்படின்னா பாதுஷா நாமா ஷாஜகானுடைய வரலாற்று நூல் பாதுஷா நாமா அந்த நூலை எழுதியது ரெண்டு பேர் ஒருத்தர் அப்துல் ஹமீது லகோரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்துல் ஹமீது லகோரி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் முகமது வரிஸ் இந்த ரெண்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்பிடின்னா அந்த நூலை எழுதி இருப்பாங்க so பாதுஷா நாமா இது வந்து அவருடைய வரலாற்று நூல் இவருடைய வரலாற்று நூலுக்கு இன்னொரு பேரு இருக்கு என்ன பேரு அப்படின்னா ஷாஜகான் நாமா அப்படிங்கிற பேரிலே இன்னொருத்தர் எழுதுறாரு so பாதுஷா நாமா நூல் எழுதினது ரெண்டு பேரு அதே நேரத்திலே இவருடைய பேரிலேயே ஷாஜகான் நாமா அப்படிங்கிற நூல் இணையத் கான் அப்படின்னு சொல்லுவாங்க இணையத் கான் அப்படிகிறவர் தான் ஷாஜகான் நாமா அப்ப இவருடைய வரலாற்று நூல்கள் ரெண்டும் நூலு பாதுஷா நாமா இயற்றியது ரெண்டு பேரு ஷாஜகான் நாமா இயற்றியது யாரு அப்படின்னா ஆஹ் இணையத் கான் அப்படிங்கிற இரண்டு பேர்தான் எழுதியிருப்பாங்கன்னா எழுதி இருப்பாங்க சரியா இதான் இவருடைய வரலாற்று நூல் okay so ஷாஜகானை பத்தி சொல்லணும்ன்னா இவருடைய ஆட்சி காலத்துல ஒரு சமஸ்கிருத பண்டிதர் நம்ம ஏற்கனவே அஹ் அக்பர் காலத்துல பார்த்தோம் அவருடைய காலத்துல ஒரு சமஸ்கிருத அறிஞர் இருந்திருப்பாரு so அவர் பேரு பிரகஞ்சப்பட்டர் so ஜகநாத பண்டிதர் அப்படிங்கறவரு ஷாஜகான் காலத்துல இருந்த ஒரு சமஸ்கிருத பண்டிதர் sir பண்டிதர் ரொம்ப முக்கியமான ஒரு இவர் எழுதிய நூல்தான் ரசகங்காத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இவர் இயற்றிய நூல் ரசகங்காத்ரா ரொம்ப முக்கியமான ஒரு நூல் so அவருடைய அவையில் இருந்த முக்கியமான பண்டிதர் யாரு அப்படின்னா ஜகநாத பண்டிதர் ஷாஜகானுடைய அவையிலே அவர் எழுதிய நூல்தான் ஆஹ் ரசகங்காத்ரா அப்படிங்கிற நூலை எழுதிய அப்படின்னா அவர்தான் எழுதியிருப்பார்ன்னா எழுதியிருப்பாரு so ஷாஜகானுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகானதுதான் ஆனா அவருடைய இறுதி காலகட்டம் ரொம்ப ஒரு கொடுமையா இருந்திருக்கும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டுல அவருடைய மகனாலையும் சிறை பிடிக்கப்படுவார் அவருடைய மகன்தான் யாரு அப்படின்னா ஔரங்கசீப் so ஔரங்கசீப் ஆட்சிக்காக தன்னுடைய தந்தையை சிறைபிடித்துட்டு ஆட்சி பொறுப்பை கைப்பிடிக்கிறாரு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டுல so ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வரை ஜனவரி வரைக்கும் அவர் வந்து சிறையிலதான் அடைக்கப்படுவாரு வீட்டுக்காவல்ல எந்த ஆஹ் வீட்டுக்காவல் அப்படின்னா ஷாபாஜ் அப்படிங்கிற ஒரு அரண்மனை ஷாபாஜ் அப்படிங்கிற அரண்மனையானது எங்க இருக்கு அப்படின்னா யமுனை ஆற்றங்கரையிலதான் அமைஞ்சிருக்கு அந்த ஷாபாஜ் அப்படிங்கிற அரண்மனையிலதான்

so அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது யாரு அப்படின்னா இவருடைய ஆட்சிப் பொறுப்பை வலுக்கட்டாயமாக கைப்பற்றி ஆட்சியை நிர்வாணித்தவர்தான் யாரு அப்பிடின்னா ஒளரங்கசீப் so முகலாயருடைய ஆட்சிக் காலத்தினுடைய ரொம்ப வலிமையான கடைசி அரசர்ன்னு சொல்ல ஒளரங்கசீப் இவர் ரொம்ப முக்கியமான ஒரு அரசர்தான் ஒளரங்கசீப் so ஒளரங்கசீப் பத்திசொல்லணும் அப்பிடின்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு தன் தந்தையை சிறை பிடித்து ஆட்சிப் பொறுப்பைக் கைப்பற்றி இருந்தாரு ஒளரங்கசீப் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி பண்றார் இப்படி ஆட்சி நிர்வாகத்தை பத்தி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் நிர்மானிச்சாரு யார்னா ஒளரங்கசீப் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் almost ஐம்பது ஆண்டுகள் முகலாய பேரரசராக ஆட்சி பண்ணவர்தான் யாரு அப்படின்னா ஒளரங்கசீப் அப்படின்னு சொல்லுவாங்க தொண்ணூத்தி நான்கு வயதுலதான் இறந்து போயிருப்பாராம் அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு person தான் ஒளரங்கசீப் இருந்தாலும் பாத்தீங்கன்னா முகலாயருடைய ஆட்சிக் காலத்திலேயே மிக பெரிய ஒரு ஆஹ் என்ன சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப ஒரு கொடுங்கோலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு person ஆவும் ஒளரங்கசீப் சித்தரிக்கப்பட்றாரு ஆனா அவருடைய தோற்றம் பாத்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதா வரலாற்று அறிஞர்களே குறிப்பிடுறாங்க ஒளரங்கசீப்ப பத்தி தப்பா portrait ஆகுது அவர் ஒரு சிறந்த மனிதர் அப்படிங்கிறதையும் வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க சரி okay so ஒளரங்கசீப் பத்தி பார்க்கலாம் so ஒளரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேரு கொண்டே ஆட்சி பொறுப்புக்கு வாராரு எல்லாருமே சிறப்புத் பேரோடு வருவாங்க அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பேரு கொண்டே ஆட்சி பொறுப்புக்கு வர்றாரு அதான் ஒளரங்கசீப் so இவரு ஆட்சி பொறுப்புக்கு வந்த இந்த பத்து ஆண்டுகளிலேயே அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் வழங்கப்படுது அதுதான் ஆலம்கீர் இது ரொம்ப முக்கியமான ஒரு question last time group one exam ல கேட்ட question இதுதான் so ஆலம்கீர் நாமாவை இயற்றியவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய வரலாற்று நூல்தான்

ஷாஜகான் ஜஹாங்கிற்கு என்ன பொருள் அப்படின்னா உலகத்தை வெல்பவர் உலகத்தை கைப்பற்றுபவர் ஜஹாங்கிற்கு so ஆலம்கீருக்கு என்ன பொருள் அப்படின்னா உலகை வெல்பவர் உலகை கைப்பற்றுபவர்

அவங்க தாத்தா அக்பர் வந்து நீக்கிய அந்த ஜிஸியா முறையை ஆயிரத்தி ஆஹ் ஐநூத்தி அறுபத்தி நாலுல நீக்கி இருப்பாரு இல்லையா அந்த ஜிஸியா வரியை மீண்டும் கொண்டு வர்றார் அவுரங்கஸீப் தான் ஜிஸியா முறையை என்ன செய்றாரு அப்படின்னா மீண்டும் கொண்டுவரார் ஜிஸியா so ஜிஸியா அப்படிங்கிறது இந்துக்களுக்கு எதிரான வரி இல்லையா அந்த வரியை மீண்டும் யார் கொண்டு வர்றன்னா கொண்டு வர்றாரு ஒரு முழுமையான இஸ்லாமியராக தன்னுடைய ஆட்சிக் காலத்தை நிறைவேற்றுகிறார் so இவர்தான் என்ன பண்ணிப்பாருன்னா ஒரு ஒழுக்க சீலனான ஒரு மனிதர் அப்படி சொல்லுவாங்க. so இந்த ஒளரங்கசீப் ஜிஸியா வரிய மீண்டும் கொண்டு வர்றார் so இவருடைய ஆட்சிக் காலத்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாப்பத்தி ஒன்பது ஆண்டுகளா பிரிச்சாச்சு so almost ஐம்பது ஆண்டுகள் அதுல இருபத்தைந்து ஆண்டுகள் எங்க இருப்பார் அப்படின்னா

வட இந்தியாவுல அவரை எதிர்த்தது யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்று பேர் யாரெல்லாம் அப்படின்னா first சாட் இனத்தவர்கள் எதிர்த்து இருப்பாங்க சாட் இனத்தவர்கள் so சாட் இனத்தவர்கள்லாம் யார் sir அப்படின்னா மதுரா பகுதியே சுத்தி இருக்கவங்கதான் சாட் இனத்தவர்கள் அவங்க எதிர்த்திருப்பாங்க சத்னாமியர் சத்னாமியர் இந்த சத்னாமியர் யாரு அப்படின்னா ஒரு சமூகத்தினர்தான் ஹரியானா பகுதியை சுத்தி இருக்கிற சமூகத்தினர் மூணாவது யாரு அப்படின்னா சீக்கியர்கள் so சீக்கியர்கள் யாரு அப்படின்னா பஞ்சாப் பகுதியில இருக்கிறவங்கதான் யாரு அப்படின்னா சீக்கியர்கள் so இது ஒரு மூணு பேர்தான் நிற்பாங்கன்னா ஆரம்ப கட்டத்துல ஔரங்கசீப் ஒடுக்கப்பட்ட போது so சாட் மதுரா சத்னாமியர் ஹரியானா சீக்கியர்கள் பஞ்சாப் இந்த மூணு பேரையுமே ஒடுக்கினது யாருன்னா ஔரங்கசீப் வட இந்தியாவுல இதை சீக்கியத்தை ஒரு முக்கியமான ஒரு மத குருவை கொலை செஞ்சிருப்பார் ஒன்பதாவது மத குரு தேஜ் பகதூர் ஒன்பதாவது மதகுருதான் யாரு அப்படின்னா தேஜ் பகதூர் சீக்கிய மதத்தின் ஒன்பதாவது மதகுரு தேஜ் பகதூரை கொலை செய்தவர் ஔரங்கசீப் ஐந்தாவது மதகுருவை கொலை செய்தவர் ஜஹாங்கீர் ஒன்பதாவது மதகுருவை கொலை செய்தவர் யாரு தேஜ் பகதூர் சாரி ஔரங்கசீப் ஒன்பதாவது மதகுருவான தேஜ் பகதூரை கொலை செய்தவர் யாரு அப்படின்னா ஔரங்கசீப் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தாவது மதகுருவை கொலை செய்தது யாரு அப்படின்னா ஜஹாங்கீர். so ஒன்பதாவது முறை அப்படின்னா ஔரங்கசீப் அப்படின்னு சொல்லுவாங்க so இதை பழி தீர்ப்பதற்காக இவருடைய மகன் அவர்தான் பத்தாவது சீக்கிய மதகுருன்னு சொல்வாங்க குரு கோவிந்த் சிங் so ஐந்தாவது மதகுரு அர்ஜுன் சிங் ஒன்பதாவது மதகுரு தேஜ் பகதூர் பத்தாவது மதகுரு கோவிந்த் சிங் அவரு ஔரங்கசீப்க்கு எதிராக ஒரு ராணுவ படைய உருவாக்குறாரு அதுக்கு பேருதான் கால்சா so சீக்கியர்கள் கொண்டு ஒரு ராணுவப்படை உருவாக்கி அதை ஔரங்கசீப்க்கு எதிராக வழிநடத்தியபடியாடினால் குரு கோவிந்த் சிங் பத்தாவது சீக்கிய மதகுரு கால்சா அப்படிங்கிற அமைப்பு மூலமா எதிர்க்கிறாரு so பல காலமா அவர் எதிர்த்துகிட்டு இருக்காரு அதனால அவரால அத வெல்ல முடியலை next வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே அரசர்கள் எப்பவுமே முகலாயர்களுக்கு எதிராகத்தான் இருப்பாங்க so அதுக்கு நிறைய example பார்த்துட்டோம் இப்ப மேம்பாரின் உடைய அரசரான ராஜ் சிங்கும் ஔரங்கசீப்ப எதிர்க்கிறாரு இந்த ராஜ் சிங் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல ஔரங்கசீப் பல கொல்லப்படுறாரு இதன் மூலமா வட இந்தியாவுல ஒரு அமைதியை ஏற்படுத்துறாரு ஔரங்கசீப் பின்னால அவருக்கு எதிர்ப்பு எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா தக்காணத்துலதான் இருக்குது அதனால ஔரங்கசீப் என்ன செய்யறாருன்னா தக்காணத்தை நோக்கி வர்றாரு so தக்காணத்துக்கு ஆயிரத்தி அறுநூத்தி தக்காண கொள்கை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி வட இந்திய கொள்கை முடிஞ்சது அடுத்து தக்காண கொள்கை ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டுல வந்த மனுஷன் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு தன்னுடைய மறைவு வரைக்கும் எங்க இருக்காரு அப்படின்னா அவர் தக்காணத்துலதான் இருக்காரு so தக்காணத்துக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா மூன்று காரணம் மூன்று காரணம் என்ன sir மூன்று காரணம் அப்படின்னா ஷியா பிரிவைச் சேர்ந்த இரண்டு அரச வம்சத்தை ஒடுக்கணும் அவங்கதான் பிஜப்பூர் கோல்கண்டா ஷியா பிரிவை சேர்ந்தவங்க தன்னுடைய மகன் அக்பர் இளவரசர் அக்பர் அவர் வந்து அப்பாவினுடைய செயல்பாடுகள் பிடிக்காம அப்பாவுக்கு எதிராக கழகம் பண்றாரு அப்பா ஒடுக்கிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தக்காணத்துக்கு ஓடி வந்துட்டான். அவன திரும்ப மீட்டெடுத்து கூட்டு போகனும் அவன் யார்கிட்ட அடைக்கலமா இருக்கான் அப்படின்னா சிவாஜியினுடைய மகன் சாம் வாஜி so சிவாஜி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சிவாஜியும் ஔரங்கசீப் சுத்தமாகாது. சிவாஜியுடைய காலத்துல மராட்டியர்களை நம்ம நிறைய பார்க்கலாம் சிவாஜிக்கும் அவருக்கும் நடந்த சில போர்களை பத்தி so தக்காணத்துல ஆஹ் ஔரங்கசீப் எதிர்த்த ஒரு மிகப் பெரிய ஒரு ஆட்சியாளருன்னா அது சிவாஜி சிவாஜி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல மறைஞ்சு போயிருவாரு அவருடைய மறைவுக்கு பிறகுதான் அவர் என்ன செய்யிறாரு தக்காணத்திகே ஔரங்கசீப் ஆகுறார் அப்போ அவருடைய மகன்தான் சாம் பாஜி ஆஹ் ஔரங்கசீப்னுடைய மகன் ஆஹ் இரண்டாம் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு என்ன செய்யறாருன்னா அடைக்கலம் குடுக்குறார் அப்போ தன்னுடைய மகனையே மீட்டெடுத்து சாம்பாஜியை கொலை பண்ணியே ஆகணும் அவரை ஒடுக்கியே ஆகணும் அப்படிங்கிற காரணத்துக்காகதான் அவர் தக்காணத்துக்கு வர்றாரு அவர் நினைச்ச மாதிரியே பீஜப்பூர ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அஞ்சுல கைப்பற்றுறாரு ஔரங்கசீப் அவருடைய அரசர் அந்த தோற்கடித்து பீஜப்பூரை கைப்பற்றினார்

அதுக்கு அடுத்து சிவாஜியுடைய மகன் சாம் பாஜி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல சிவாஜி மகன் சாம் பாஜியும் ஒடுக்குறாரு அவரை கொன்னு சிதைச்சு என்ன செய்யறாருன்னா ஆத்தில வீசிடுறாரு ரொம்ப கடுமையான முறையில ஒடுக்கறாரு திரும்ப தக்காணத்தலையும் தன்னுடைய நிலையை ஏற்படுத்துறார் இது தக்காணத்துக்கு வந்த பிறகு வட இந்தியாவுல நிறைய கூச்சல் குழப்பம் திரும்ப தலைமைகள்லாம் எழுச்சி பெறுறாங்க இவருக்கு உடல் சோர்வு ஆயிருச்சு வயது மூப்பான ஒரு மனிதர் இதனால என்ன பண்றாருன்னா இவர் தக்காணத்தையே பார்த்துக்கிட்டு வட இந்தியாவை என்ன பண்றாருன்னா கொஞ்ச நாளா விட்டுடுறாரு relax அ விட்டுடுறாரு தக்காணத்திலேயே இருக்கிறாரு so தக்காணத்திலே இருக்கும்போது என்ன பண்றாரு ஒரு நகரத்தை நிர்மாணிக்கிறாரு அந்த நகரம்தான் என்ன அப்படின்னா அவுரங்காபாத். so தக்காணத்திலே இருக்கும்போது ஒரு நகரத்தை நிர்மாணிக்கிறாரு அதுக்கு பேருதான் அவுரங்காபாத் இப்ப ஔரங்கசீப் நிர்மாணித்த அந்த நகரத்துக்குப் பேரு அவுரங்காபாத் இது இன்னைக்கு மஹாராஷ்டிரா மாநிலத்தில இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம்தான் அவுரங்காபாத் இந்த மகர~ அந்த மாவட்டத்துல இருக்க அவுரங்காபாத் அப்படிங்கற நகரத்தை நிர்மாணிச்சது யாரு அப்படின்னா ஔரங்கசீப் so அது மட்டும் இல்லாம பாட்ஷாஹி அப்படிங்கிற ஒரு மசூதியை ஏற்படுத்துறாரு எங்க அப்படின்னா லாகூர் அவர் வட இந்தியா இருக்கும்போது லாகூர்ல பாட்ஷாஹி அப்படிங்கிற ஒரு மசூதியை நியமிக்கிற ஆஹ் நிறுவறாரு மசூதி so அவுரங்காபாத் அப்படிங்கற நகரத்தை நிர்மாணிக்கிறாரு அவுரங்காபாத் அப்படிங்கற நகரத்துலதான் தன்னுடைய மனைவி யாருடைய மனைவி அப்படின்னா ஔரங்கசீப்னுடைய மனைவி அவங்க பேரு ரபியா உத்தவ் ராணி ரபியா ரபியா உத்~ ~தவ் ராணி ரபியா உத்தவ் ராணியினுடைய கல்லறையை நிர்மாணிக்கிறார் so ஔரங்கசீப்னுடைய ஒரே மனைவி அவங்கதான் so முன்னாடி ஆட்சி காலத்துல பல அரசர்கள் போருக்காகவும் ஆட்சியுடைய விஸ்திரிப்புக்காகவும் நிறைய திருமணம் பண்ணிக்குவாங்க ஆனா ஔரங்கசீப்கு ஒரே மனைவிதான் அவங்கதான் யாரு அப்படின்னா ரபியா உத்தவ் ராணி so அந்த மனைவிக்கான ஒரு கல்லறையைதான் அவுரங்கபாத்ல நியமிக்கிறாங்க so இதை நிர்மாணிச்சது அவருடைய மகன் ஆசம் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க தன்னுடைய மகனைக் கொண்டு ஆசம் ஷா இந்த ஆசம் ஷாவ என்னபண்ணியிருப்பாருன்னு நிர்மாணிப்பாரு தன்னுடைய ஆட்சிக் காலத்துல அவுரங்கபாத்ல தன்னுடைய மகனைக் கொண்டு அந்த கல்லறை நியமிக்கிறாங்க யாருக்காக அப்படின்னா ரபியா உத்தவ் ராணிக்காக அந்த ரபியா உத்தவ் ராணியுடைய கல்லறைக்கு என்ன பேர் அப்படின்னா பிபிகா மக்பாரா இந்த கல்லறைக்கு பேரு பிபிகா மக்பாரா அவருடைய கட்டடத்துல இது ஒண்ணுதான் சிறப்பா சொல்ல முடியும். அவருடைய மனைவிக்காகவே ஒரு கல்லறை அமைச்சிருக்காரு அதுக்கு பேரு பிபிகா மக்பாரா அவருடைய மனைவி பேரு ரபியா உத்தவ் ராணி யாருடைய மூலம் கொண்டு அப்படின்னா தன்னுடைய மகன் ஆசம் ஷா மூலமா பிபிகா மக்பாரா என்ன sir பொருள் அப்படின்னா பெண்ணின் கல்லறை அப்படிங்கிற ஒரு பொருளா அதன் பேருல என்ன okay வா அவருடைய ஆட்சி காலத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா இஸ்லாம் சமயத்தை பயங்கரமா பின்பற்றியிருப்பார் அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னா ஷரியத் அப்படின்னு சொல்லுவாங்க ஷரியத் அப்பிடின்னா வேற ஒண்ணும் கிடையாது உலகளாவிய இஸ்லாம்ய மதம் இருக்கு இல்லையா அந்த மதத்தினுடைய சட்ட தொகுப்புக்கு பெயர் தான் ஷரியத் அவங்க வந்து ஒரு சட்டத் தொகுப்பைதான் follow பண்ணுவாங்க அதுக்கு பேர்தான் ஷரியத் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஷரியத் ஒரு வரியை ஏத்துக்க மாட்டாங்க அப்வாப் அப்படிங்கிற வரிய நம்ம ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா ஷரியத் சொல்றான் இப்ப ஷரியத்தினுடைய கொள்கைகளை அப்படியே பின்பற்றுவதுதான் ஔரங்கசீப் அவரும் இந்தியாவில என்ன பண்றாருன்னா அப்வாப் வரியா தடை செய்யுறாரு அப்வாப் அப்படின்னா வரின்னா என்ன sir அப்பிடின்னா ஆஹ் நிலத்தின் மீதான கூடுதல் வரி ஒரு இருக்கு அப்படின்னா அந்த வரி வசூல் பண்ணியிருக்காங்க அதன் மேல ஒரு கூடுதல் வரி வசிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரிதான் அப்வாப் வரி அந்த வரியை தடை செய்யிறாரு ஔரங்கசீப் யார் ஏத்துக்கல ஷரியத் ஏத்துக்கொள்ளாத காரணத்தினால அந்த வரியை இந்தியாவுல தடை செய்றாரு அப்படின்னா ஔரங்கசீப் அந்த அளவுக்கு தன்னுடைய இஸ்லாம் சமயத்தின் மீது அதிகமான பற்று கொண்டவர் ஔரங்கசீப் அப்படின்னு சொல்லலாம் so ஔரங்கசீப்னுடைய ஆஹ் ஆட்சி so என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதோட முடிவடையுது so அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு அகமது நகர்லயே இறந்து போயிருந்தாரு ஔரங்கசீப் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு எங்க இறந்து போயிருந்தாரு அப்படின்னா அகமது நகர்ல தக்காணத்துல இருக்கிற அகமது நகர்லயே இறந்து போயிருக்காரு அதுக்கு அவர் எடுத்து என்ன செய்யல டெல்லி போகவே இல்லை so அவருடைய மறைவு ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு இதுதான் என்ன அப்படின்னா முகலாயருடைய ஆட்சிக் காலம் ஆயிரத்தி ஐந்நூத்தி இருபத்தி ஆறு இந்தியாவுக்கு வந்த முகலாயர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு ஆஹ் ஔரங்கசீப்புடைய தக்கானா மரணத்தில் கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய ஆட்சிக் காலத்துல வலிமையான ஆட்சிக் காலம் முடிஞ்சது so இதுக்கு பிறகு வம்சாவளிகள் ஆட்சி பண்றாங்க ஆஹ் முதலாம் பகதூர் ஷா அதுக்கு அடுத்து ஷா ஆலம் இரண்டாம் ஷா ஆலம் மூன்றாம் ஆஹ் ஷாஜகான் அதுக்கடுத்து இரண்டாம் பகதூர் ஷா இந்த மாதிரி பல பேர் ஆட்சி பண்றாங்க so இருந்தாலும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கால கட்டத்துல செய்யப்பட்ட அந்த நிர்வாக முறைய அதுக்கடுத்து அவங்களால பின்பற்ற முடியல so முகலாயருடைய ஆட்சியினுடைய பேரரசு காலம் இதோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முடிவுற்றது பின்னால ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா domination மூலமா அவங்க நிர்வாகத்த என்ன பண்றாங்கன்னா கைபற்றிக்கிறாங்க okay வா so இந்தியாவிலுள்ள முகலாயர்களுடைய கடைசி அரசர் யாரு அப்படின்னா இரண்டாம் பகதூர் ஷா இரண்டாம் பகதூர் ஷா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு மீது பங்கெடுத்து தலைமையேற்று அவரை கைது பண்ணி ஆங்கிலேய அரசு இன்னைக்கு இருக்கிற மியான்மர் நாட்டினுடைய தலைநகரான ரங்கூனுக்கு நாடு கடத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி இரண்டுல அவர் இறந்து போயிருறாரு

so இதான் என்ன அப்படின்னா முகலாயர்களுடைய முக்கியமான ஆட்சி கால கட்டம் அவங்களுடைய நிர்வாகம் அவங்களுடைய கட்டிடக்கலை எல்லாமே பார்த்திருக்கோம் அவருடைய நிர்வாகத்துல சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் so அதுதான் என்ன செய்யப்போறோம் நம்ம அடுத்து பார்க்கப்போறோம் அதாவது administrative அப்படின்னு சொல்லுவாங்க இந்த administrative ரொம்ப முக்கியமா sir அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது administrative ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா last time ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் group one exam ல கேட்கப்பட்ட question கள் பெரும்பாலான question கள் அவங்களுடைய நிர்வாகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் சுல்தான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முறையைப் பத்தி கேட்டிருக்காரு இக்தா அப்படிங்கிறது நில வருவாய் முறை so இந்த இக்தா அப்படிங்கிற முறை வந்து ராணுவ வீரர்களுக்கு ஊதியமாக நிலங்கள் வழங்குற முறைதான் இக்தா so இக்தாவை பத்தி கேட்டிருப்பாங்க அதுல